Wifi wifi இங்க wifi இருக்கு . ஆமா ஆமா போய்ட்டீங்களா? இப்போ lights லாம் எப்படி blink ஆகி எரியுதா இல்ல normal எப்பவுமே இது normal எரிகிற மாதிரி எரியுதா? அப்படீங்களா சேரி நீங்க wiring wiring லாம் இருக்குல அது எல்லாம் கலட்டி திருப்பியும் போட முடயும்மா?

இல்ல நீங்க first wiring லாம் check பண்ணுங்க sir இல்ல நீங்க இல்ல sir one second நீங்க எல்லா wiring யும் கலட்டி. So திரும்பியும் fix பன்றின்களா wire ர

ஆமா on பண்ணுங்க. இப்போ எதுனாச்சும் blink ஆவுதுன்களா? இப்போ எல்லாம் நா இல்ல நீங்க ஒன்னு மட்டும் blink ஆகுது சொன்னிங்கள ஒரு light டு. அப்படிங்களா சரி இப்போ இப்போ open பண்ணி பாருங்க net டு கொஞ்சம் WIFI இது speed இருக்கா பாருங்க. இல்ல ஒரு two minutes பாருங்க sir பாருங்க. உங்க phone ல wifi on ல தான இருக்கு. Okay சரி sir நா உங்க complaint ட raise பண்ணிருக்கோம் ஆஹ் இந்த மாதிரி connection ரொம்ப weak இருக்கு சொல்லி நாங்க இது பண்றோம் sir சரிங்களா?

இல்ல sir நீங்க area area தெரியும் என்ன area ல இருக்குன்னு exact address. ஆஹ் EB காலனி sir. Sir இல்ல sir actually இதுல address அப்படி தான் sir காட்டுது. அப்படியெல்லாம் இல்ல sir இல்ல இல்ல sir அப்படியெல்லாம் இல்ல sir actually நீங்க number சொன்ன இது வந்து இங்க தான் காட்டுது EB காலனி சொல்லிதான் sir காட்டுச்சு அதுனால தான் sir நான் சொன்னேன். உம் sir எதுவும் பண்ண வேணாம் நீங்க just உங்க address மட்டும் சொல்லுங்க உங்க address சு பேரு phone number எல்லாம் குடுங்க sir first number சொல்லுங்க sir.

Four six one நா okay. ஆஹ் என்ன showroom ம்மு அப்படிங்களா உம் okay sir sir உங்க பேரு sir. சஞ்சு okay சஞ்சு உங்க phone number சொல்லுங்க.

Hello sir நாளைக்கி இல்ல day after yesterday வந்தா okay ங்களா ஒரு two days க்கு உள்ள. Okay okay sir sir நாளைக்கு நீங்க எப்போ வீட்டுல இருப்பீங்க. அப்படிங்களா சேரி sir நாளைக்கு ஒரு level clock க்கு அனுப்ச்சுரடுன்களா? இல்ல sir இப்போ யாரும் free இல்ல.

உம் அதான் morning யே வந்துருவாங்க sir. சேரி sir இன்னும் வேற எதுனாச்சும் complaint இருக்கு. ஆஹ் one year pack இருக்கு sir twelve thousand.

இல்ல இல்ல sir இது வந்து நல்ல speed இருக்கும் இது ஒன்னும் உங்கள்ளுக்கு வந்து எந்த issue யும் வராது நல்லா இருக்கும் எந்த complaint யும் வராது இந்த மாதிரி complaint லாம் வராது sir. இது புதுசா நேத்து தான் launch பண்ணீருக்காங்க.

இல்ல sir company side ல இருந்து புதுசா நேத்து தான் launch பண்ணீருக்காங்க அதுனால சொல்ற்றேன் sir உங்ககிட்ட.

சேரி sir இன்னும் வேற எதுனாச்சும் doubts எதுனாச்சும் இருக்கா உங்கள்ளுக்கு.

இல்ல இல்ல கண்டிப்பா வராது sir. okay okay. இல்ல இல்ல sir அது எல்லாம் குடுக்க மாட்டாங்க உங்கள்ளுக்கு வந்து நீங்க இங்க இருந்து கெளம்பும்போதே உங்கள்ளுக்கு வந்து messages வந்துரும் நீங்க வந்து அவுங்ககிட்ட contect பண்ணிக்கோங்க.

இப்போலாம் குடுக்க முடியாது இல்ல நாளைக்கு காத்தலா level clock உங்க பேருல book பண்ணிருச்சு appoinment வாங்கி இதா ஆகிருசு so exact யா level உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க okay ங்லா.

Okay thank you sir.

நல்லா இருக்கேன்கா இப்ப news பார்த்தீங்களா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 அதுக்கே news ரொம்ப ரொம்ப வேண்~ useful ஆ இருக்கு ஆமா ஆமா இப்ப வந்து full உமே என்ன சொல்றது இந்த இதுல செய்தியில வாரது எல்லாமே இந்~ இந்த ஒவ்வொண்ணும் பார்க்கப் பார்க்க~ பார்க்கப் போனா எல்லாமே நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாவே அழிஞ்சிட்டேதான் வருது அப்படித்தான் ஒவ்வொரு நிமிஷம் நடந்துட்டே இருக்கு அஹ் இருந்தாலும் புயல் அடிக்குது இருந்தாலும் மழை பெய்யுது இருந்தாலும் என்ன வ~ இந்த இது அஹ்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 பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை கடத்திட்டு போனது சின்ன பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து குண்டுக்குள்ள விழுந்து இதாகியது அப்படிப்பட்டதுதான் போட்டுட்டே இருக்கானே தவிர news ல என்ன எல்லாமே தப்பு தப்பாதான் இப்ப நடக்குது அதே போல இப்போ car ல போற நேரம் accident ஆவீறது அப்படி இப்படிப்பட்டதுதான் பல்~ நிறைய விஷயங்கள் போட்டுட்டே இருக்காங்க அதே போல இன்னொன்னு என்னன்னா அரசாங்கம் என்ன பண்ணுது இதெல்லாம் நம்ம TV ல பார்த்தே எல்லாமே இப்ப தெரிஞ்சுக்கலாம் முந்தி உள்ள காலத்துல வந்து அப்படி நமக்கு வந்து பார்க்க முடியாது so எந்த இதுனாலும் நமக்கு வந்து பார்க்க முடியாது, கேட்க முடியாது இப்ப வந்து TV ன்னாலும் சரிதான் cell ன்னாலும் சரிதான் பாத்துக்கலாம், கேட்டுக்கலாம் முந்தி உள்ள காலத்துல mobile எல்லாம் யாருங்க வீட்டுலயாவது எங்கயாவது ஒரு இடத்துல இருக்கும் letters ஆ maximum போடுவாங்க அப்படிதான் இருந்துட்டு இருந்தது இப்ப உள்ள காலத்துல அப்படி இல்ல நம்ம வந்து இந்த mobile லனாலும் சரிதான் TV லனாலும் எல்லா news உம் பார்க்கனால இப்ப என்னென்ன news நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் அதே போல எந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதைப் பத்தி போடுவோம் காலையில பால் இந்த பா~ பால் வந்து எவ்வளவு வியாபாரம் ஆயிருக்கு ஆவின் பால் எவ்வளவு வியாபாரம் ஆயிருக்கு இந்த ஆரோக்கிய பால் எவ்வளவு வியாபாரம் ஆயிருக்கு அப்படீன்னு அது போடுறான் அடுத்த~ அடுத்தது பார்த்தா இந்த இது எந்த எந்த கோயில்லலாம் இ~ இந்~ இந்த இந்த கோயில்ல இப்படி இப்படி இருக்~ இந்த கோயில்ல இன்னைக்கு வந்து சாப்பாடு அன்னதானம் அடுத்து இந்த கோயில்ல இந்த function அப்படினு சொல்லிட்டு இப்ப வந்து அதேதான் என்னைக்கும் எப்பவுமே போட்டுட்டே இருக்காங்க அந்த அதுக்கப்புறம் வந்து வேல வாய்ப்புகளை பத்தி போடுவான் வேலை வேலை வாய்ப்புகள்ன்னா வேலை இப்படி இருக்கு அஹ் இந்த இந்த இடத்தில இருக்கு இத்தனை ஆள் தேவையிருக்கு நீங்க போறீங்~ போறீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ad ஆம்பளை வேணும்னா ஆம்பளைக்கு கேக்குறாங்க பொம்பளை வேணும்னா பொம்பளைக்கு கேக்குறாங்க துணிக்கடையிலனாலும் சரிதான் அடுத்து வந்து ஒரு company னாலும் சரிதான் tenth படிச்சிருந்தா போதும் ஒரு mobile phone இருந்தா போதும் அஹ் உங்களுக்கு வேலை பாக்கலாம் வீட்டுல இருந்தே work அப்படின்னு எல்லாம் போடுறான் அதே போல இன்னும் வந்து வேற என்ன news போடுவான் வேற வந்து அஹ் TV எவ்வளவு ரூபா fridge எவ்வளவு ரூபா அஹ் washing machine எவ்வளவு ரூபா இதெல்லாம் வந்து நம்ம paper ல பார்த்து cell லுல பார்த்து இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதே போல cell லுல வந்து order பண்ணிவிடலாம்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 ஒரு news தெரிஞ்சா வந்து என்ன சொல்றது நமக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னாலும் இங்க எல்லா இந்த உலகத்தையே தெரிஞ்ச போல news ல சொல்லிடுவாங்க அப்படிதான் இப்ப உள்ள காலத்துல நடக்குது இப்ப கூட சீனால திரும்பியும் corona பரவிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து news ல பார்த்துதான் இன்னும் சீக்கிரம் வந்து ஊரடங்கு இருக்காம் இங்கேயும் வந்து நிறைய பேரு corona வந்தாச்சு அப்படின்னு சொல்லி போட்டுட்டே இருக்காங்க அப்படி எல்லாமே இப்ப உள்ள காலத்துல வந்து எல்லாமே கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது news லயே நம்ம பார்த்திடலாம் அதே போல பிள்ளைங்கனாலும் சரிதான் அஹ் அந்த இது பசங்கனாலும் சரிதான் பசங்களுக்கு உள்ள விளையாட்ட பத்தி பிள்~ பொண்ணுங்களுக்குள்ள விளை~ விளையாட்டை பத்தி இந்த பொண்ணு வந்து ஜெயிச்சுருக்கா gold medal எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்படி எல்லாமே நடக்குது அதே போல ஒரு school ல இந்த பிள்ளை வந்து ஆஹ் இந்த இது ஒரு prize வாங்கியான்னா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 paper ல news ல படிச்சுதான் நமக்கு தெரியுது காலாண்டு அரையா~ காலாண்டு அரையாண்டு leave வந்துட்டு வெயில் இப்ப அதிகமா இருக்குது அதனால பிள்ளைங்களுக்கு extra அஞ்சு நாள் leave கூட குடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது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 அஹ் இவ்வளவு சலுகை இருக்கு இப்படி இருக்கு நம்ம இந்த school ல விட்டா இப்படி இருக்குமா அந்த school அ விட்டா இப்படி இருக்குமா அப்படி நம்ம யோசிக்கும் அதே போல வந்து இவ்ளோ teachers ம் நாங்க இவ்ளோ குடுத்திருக்கோம் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க இவ்ளோ கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதிலேயும் வந்து நம்ம நம்ம என்ன இருக்கணும் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பாடம் எடுப்பாங்க இப்படித்தான் படிச்சு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிரும் அப்படி வந்து எல்லாமே இப்போ அந்த செய்தி~ செய்தியிலே வந்து நமக்கு எல்லாமே தெரியவந்துடுது

அஹ் ஊர்ல உள்ளதும் சரி பக்கத்து ஊர்லயும் சரி அஹ் தூர இடங்கள்ல ஒவ்வொரு சம்பவங்களையும் வந்து அஹ் நமக்கு வந்து அஹ் நமக்கு வந்து எப்படி தெரிய வருதுன்னா இந்த மாதிரி news மூலமா நமக்கு தெரிய வருது சொல்லப் போனா ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா வேலைக்கு போவோம் மத்தபடி எல்லா இடங்களையும் நம்ம visit பண்ண மாட்டோம் யாருமே சுத்தி பார்க்க time மும் யாருக்குமே இருக்காது அவரவர் வேலையை பார்த்துட்டு அவரவர் அஹ் அஹ் அவுங்க வேலையை பார்க்கிறதே அவுங்களுக்கு போதுமான time ஆ இருக்கும் ஆனா இந்த மாதிரி செய்தி ஊடகங்கள் இருக்கிறது மூலமா தான் அஹ் இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் நடக்குதுன்னு உள்ள விவரங்களே எல்லாருக்குமே தெரிய வருது அதுக்கு காரணமா நம்மளோட news னு சொல்ல போலாம் அஹ் நீங்க சொன்ன மாதிரி அஹ் காய்கறிகளோட விலைகள் உயர்வது கூடுவது அஹ் sorry உயர்வதும் கம்மியாகிறது அவங்களோட சாகுபடி எப்படி அஹ் நிறைய லாபத்துக்கு வந்திருக்கா இல்லை கம்மியான முறையில சாகுபடி வந்திருக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அஹ் மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அந்த இது வந்து நஷ்டத்துல போயிடும் உடனே அந்த காய்கறி எல்லாம் rate கூடிரும் அந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு செய்தித்தாள தான் படிக்க முடியும் அஹ் முன்னா~ முன்னால் உள்ள காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் TV எல்லாம் எல்லா வீட்லயும் இருக்காது ஏதாவது ஒரு வீட்ல மட்டும் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த பாட்டு கேக்குறது அந்த மாதிரி இதுக்கு கூட வாரத்துக்கு விடுமுறை நாட்கள்ல தான் போய் அங்க வந்து அந்த பாட்டு பேசுறது அதே மாதிரி எல்லாமே செய்தி எல்லாமே கேட்டுப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் வசதியான வீட்டுல மட்டும் செய்தித்தாள் வாங்குவாங்க சில அஹ் அஹ் middle class family ல எல்லாம் வந்து mostly papers வாங்க மாட்டாங்க அவங்க எல்லாம் ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதை வச்சுதான் அவங்களுக்கே இந்த மாதிரி நடக்கவே மாட்டோம் தெரியுமே தவிர பெரிய அளவு kno~ knowledge எதுவுமே அவங்க வந்து அஹ் தெரிஞ்சுக்க மாட்டாங்க கத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த செய்தித்தாள் paper ல தான் ஒவ்வொருவரோட அஹ் details தான் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புனாலும் சரி வானிலை அறிக்கைனாலும் சரி விளையாட்டுத்துறையில சாதிக்கிறது அஹ் படிப்புல வந்து முன்னேறது என்னென்ன படிப்புலாம் இருக்கு அஹ் வேலைக்கு வந்து பெண்கள் தேவை அந்த மாதிரி ஒரு ad கொடுக்கணும்னாலும் சரி அஹ் எல்லா விஷயங்களுமே அதே மாதிரி வெளிநாட்டுல நடக்குற நிகழ்வுகள் கூட நமக்கு அந்த செய்திதாள்ல தான் எல்லாமே தெரிய வரும் அதை வந்து அஹ் ஒருத்தவங்க ஒரு வீட்டிலே வாங்குறாங்கன்னா அவங்க வீட்டிலே படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா சில பேர் பக்கத்து வீட்டிலே உள்ளவங்க வாங்க முடியாதவங்க கூட வந்து வாங்கிட்டு போவாங்க எங்களுக்கும் கொஞ்சம் newspaper தாங்க நாங்க படிச்சிட்டு தர்றோம்னு அதன் மூலமா வந்து எல்லா அஹ் தகவல்களையும் வந்து அவங்க வந்து knowledge க்கு அவங்களுக்கு தெரிய வரும் ஆனா இப்ப உள்ள நா~ நாகரிக காலத்துல வந்து அஹ் எல்லார் வீட்டிலேயுமே TV இல்லாத வீடே கிடையாது TV இல்லாத வீடுன்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப அஹ் rare அப்படி எல்லா வீட்டுலையுமே தொலைக்காட்சி பயன்படுத்தறதனால அதிலேயே அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு channel தனித்தனியா வாரனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வச்சு பார்க்கும் போது நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் சொல்லப் போனா அதே மாதிரி அஹ் இப்ப வந்து அஹ் ஒரு வானிலை அறிக்கைன்னா கூட இப்போ ஒரு செய்தின்னு எடுத்துக்கிட்டா தலைப்புச் செய்திகளை சொல்லுவாங்க அந்த தலைப்புச் செய்தி என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கியுள்ள செய்தி~ செய்திகளையும் சொல்லுவாங்க அதே போல ஒரு comedy யும் கலந்து சொல்வாங்க comedy யான ஒரு நகைச்சுவை விஷயங்களையும் அதுல கலந்துக்குவாங்க அதே மாதிரி இந்த மாதிரிலாம் வியப்பூட்டும் நிகழ்ச்சிகளும் இருக்குதா ஆச்சரியப்படுற விஷயங்களையும் அவுங்க வந்து அஹ் சன் TV லாம் பொறுத்தவரையிலும் அஹ் அந்த மாதிரி செய்திலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க last ஆ வந்து இந்த விலங்குகள் பறவைகள் அதே மாதிரி வீட்ல வள~ நம்ம பண்ற நம்மள அறியாத ஒரு தன்னிச்சையான ஒரு ஆச்சரியமான செயல்கள் அது முதற்கொண்டு அவங்க வந்து அஹ் தொலைக்காட்சி வந்து எல்லாமே TV ல வந்து செய்தித்தாள்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் வந்து என்னது உம் அஹ் வானிலை அறிக்கை கூட சொல்றாங்க இந்த time ல மழை வரும் இந்த தேதியிலே வரும் இந்த இதுல இந்த இதுல ஒரு புயல் அடி இப்ப கூட இரண்டாம் இடம் நம்ம எங்க வீட்டுல எல்லாம் பயங்கர காத்து அடிச்சு அதுகூட நமக்கு சொல்ல வர்றது வந்து அஹ் இந்த அஹ் news மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது பயங்கரமா காத்து அடிச்சு அதனால வந்து என்னன்னா அந்த current எல்லாம் போறது வந்து காத்துல அந்த தென்னைமரம் இலை எல்லாம் உரசி உரசி அஹ் current cut ஆச்சு அதனால அதுகூட அந்த காத்து வர்றதுனாலதான் இப்படி ரொம்ப speed ஆ அந்த காத்து அடிக்கிறனால அந்த line எல்லாம் கொஞ்சம் உரசி உரசி current க்கு இது ஆகுது அப்போ எல்லாம் நமக்காக news அ சொல்லும் போது நம்மளும் கொஞ்சம் அஹ் எச்சரிக்கையா இருப்போம்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 நமக்கு வந்து இப்ப சொல்லப் போறது செய்தியிலதான் ஊடகங்களும் நமக்கு தெரிய வருது ஆனால் அதன்~ அது சொல்றதுனால அதுக்கு பின்னால உள்ள பயன்கள் வந்து ரொம்ப இருக்கு சொல்லப்போனா இப்ப ஒரு உதாரணமா ஒரு புயல் வருது நமக்கு செய்திதாள்ல சொல்றாங்கன்னா நமக்கு புயல் வரும்னு தெரிஞ்சுக்கறோம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்க விஷயங்கள் வந்து பல பல விதமா இருக்கும் என்ன பண்ணுவோம் வீட்ல வந்து cell phone அஹ் light எல்லாமே charge போடுவோம் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்து bore போட்டு வைப்போம் சமையல் சாப்பாடு ஏதும் செய்யணும்னா முன்னெச்சரிக்கையா பண்ணி வச்சிருவோம் அதே மாதிரி candles மெழுகுவர்த்தி எல்லாமே ready பண்ணி வைப்போம் அந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம prepare பண்ண காரணமே நமக்கு உதவியா இருக்குறது பெருமளவு பயன்படும் இந்த news ன்னு தான் சொல்லப்போலாம் அதே மாதிரி அஹ் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அஹ் இந்தந்த time ல மழை வரும் அஹ் அதுக்கு முன்னால நம்ம அறுவடை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியிறனால ஏன்னா முன்னால வந்து விவசாயிகள் அவுங்களாவே அவுங்க தெரியும் கணிப்பாங்க இந்த time ல தான் மழை வரும்ன்னு அவங்களுக்கே ஒரு idea இருக்கும் ஆனா இப்ப உள்ள அஹ் அஹ் நிலவரப்படி அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த அளவு கால சூழ்நிலை வந்து மாறிட்டே வருது ஒவ்வொரு time மும் அதனாலயே அவங்க வந்து newspaper அ பார்த்தோம் okay இந்த time ல மழை வர்றோம் நம்ம அதுக்கு முன்னால அறுவட~ பயிர் எடுத்து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

அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல அரசாங்கம் சொல்ற திட்டங்கள் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய செயல்முறைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அஹ் collector அவங்க மூலமா அறிவிக்க~ அறிவிக்கை கொடுத்தாலும் அது வந்து முதல்ல வந்து வெளிப்படுத்துற எதன் மூலமா வெளிப்படுத்துவாங்க news மூலமா தான் வெளிப்படுத்துவாங்க அதன் மூலமா தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் எல்லாமே தெரிய வந்து அவங்களும் வந்து அஹ் கொஞ்சம் alert ஆ இருப்பாங்க அதுக்கு நம்ம இப்ப collector அறிவிச்சு நம்மளோட ஊருக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அதனோட நன்மைகள் பயன்கள் இப்ப வந்து பொங்கல் பரிசு கொடுத்தாங்க கொடுக்குறதுக்கு முன்னால என்ன ஆச்சு collector உ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 news மூலமா மட்டும்தான் தெரியும் அதே போல நிறைய வேலைவாய்ப்புகளும் இந்த இந்த school ல இந்த வேலைவாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு department டும் பல்வேறு துறைகளும் எல்லாமே தெரிய வர்றது எல்லாமே news மட்டும்தான் இப்ப கூட cinema துறைகள்லயும் அஹ் cinema கூட நம்ம எப்படி பாக்குறோம்னா எங்கோ ஒரு இடத்துல எடுக்குறாங்க ஏதேதோ பல விதமான இடங்கள்ல போய் தான் எடுப்பாங்க வெளியூருக்கு போய் எடுப்பாங்க ஒரு ஒரு சின்ன song shoot பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளியூர்ல தான் எல்லாமே போய் பாப்பாங்க அது கூட நமக்கு வந்து அங்கங்க எடுத்து நமக்கு cinema துறையில எடுத்~ பா~ cinema ல TV ல telecast theatre ல telecast பண்ணும் போதுதான் okay இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது நல்லாருக்கு அப்படிலாம் அவங்க set ல எடுக்கறாங்களோ நிறைய இடங்கள் வந்து natural ஆவே எடுப்பாங்க அதுகூட okay இந்த மாதிரிதான் இருக்குமா இந்த மாதிரி places லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வர்றது கூட அதுக்கு வந்து இந்த ஊடகங்கள்லாம் சொல்லலாம் அதுதான் ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கு அதே போல விளையாட்~ விளையாட்டுத் துறையில ஒலிம்பிக் போட்டி எல்லாம் நடத்துனாங்க ஒலிம்பிக்ல ஒலிம்பிக்ல வந்து நிறைய பேரு நம்ம இந்திய நாட்டு வீரர்கள் வந்து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 ஆண்களை விட பெண்களுக்கு வந்து நிறைய வந்து உதவி செய்யணும் சுய தொழில் அந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்துல வந்து நிறைய கடன் உதவி அந்த மாதிரி பண்றாங்க அது கூட நமக்கு வந்து செய்தித்தாளை கத்துக்கலாம் அதுக்கு போடுறதுனாலதான் தெரியுது அதுக்கு வந்து பெரிய அளவு help ஆ இருக்கிறதே நம்ம news ன்னு சொல்லலாம் ஆமாக்கா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்கா இந்த காலத்துல வந்து news இல்லைன்னா வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது இங்க இப்படி நடக்குது இப்படி நடக்குது எதுவுமே நமக்கு தெரியாமயே போயிரும் ஆனா இப்ப வந்து பாருங்க maximum நம்ம வந்து இந்த corona க்கு அப்புறம் எல்லாம் எதுனால நமக்கு news ல ne~ corona வுக்கு முன்னால ரொம்ப யாருமே news பார்க்க மாட்டாங்க எல்லாருமே mobile ல அப்படி இப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனா இப்ப பாருங்க maximum எல்லாருமே news வந்து அஹ் இந்த TV லயும் பாக்குறாங்க வயசானவங்க எல்லாம் TV யிலயும் பாத்துதான் news வந்து தெரிஞ்சுடுறாங்க தெரிஞ்சுவிடுறாங்க உம் அதனால இனியுள்ள காலத்துல வந்து நமக்கு வந்து எல்~ எங்க என்ன நடந்தாலும் இந்த news லயே தெரிஞ்சிரும் எந்த ஒரு நாட்டுல என்ன நடந்தாலும் எந்த ஒரு வெளிநாட்டுல இருந்தாலுமே சரிதான் அங்க என்ன நடக்கும் என்ன ஏது எல்லாமே நம்ம news ல தெரிஞ்சுக்கலாம் அதே போல நமக்கு மோடி மோ~ மோடி sir வந்து எவ்வளவு நமக்கு சலுகை பண்றாங்க எதுனாலுமே நம்ம அந்த இதுலயே தெரிஞ்ச~ தெரிஞ்சிரும் தெரிஞ்சிரலாம் பாத்தீங்களா இப்ப உள்ள காலத்துல இப்ப உள்ள காலத்துல வந்து இப்ப உள்ள இப்ப உள்ள காலத்துல வந்து நம்ம அந்த news வந்து இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வயசானவங்கனாலும் சரிதான் கொஞ்சம் ஏழை மக்கள்னாலும் சரிதான்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 ஆனா இப்ப வந்து full உமே குழந்தைகளை கடத்துறது அப்படிலாம் இருக்கனால maximum நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம பிள்ளைங்களை கவனமா பார்த்துகணும் அப்படின்னு நினைச்சுட்டே நம்ம வந்து உம் இந்த கவனமா பார்த்துக்கடணும் அப்படின்னு சொல்லி அப்படி இது பண்ண வேண்டிய நம்ம news பார்ப்போம் அதே போல வந்து இந்த இது இப்ப வந்து நரபலி எல்லாம் நிறைய ஆயிட்டு இந்த உலகத்துல அஹ் இப்ப இடையில கூட ஒரு பிள்ளையை வந்து நரபலி குடுத்ததாதான் சொல்றாங்க ஆனா உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல ஆனா வந்து news ல அப்படித்தான் போடுறாங்க நரபலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க அது போல நிறைய சின்ன பிள்ளைங்களை பாலியல் தொல்லைக்கு உட்~ உட்படுத்துறாங்க அதெல்லாம் வந்து இப்ப பெரிய பரபரப்பான ஒரு news ஆவே போயிட்டு இருக்கு அதே போல இன்னொன்னு என்னன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு கொலைக்கும் அப்படிதான் சரிதான் இந்த கொலை வந்து கொ~ கொலைன்னா எப்படி பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு அடிச்சு பொண்ணுங்க வந்து சந்தேகப்பட்டதுனால தற்கொலையே பண்ணிறியாங்க அடுத்தது உம் அந்த இது வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமை இருக்குன்னாலே எந்த பொண்ணுக்குமே ஒரு நிம்மதியான ஒரு life வாழவே முடியலை வரதட்சணை கொடுமை இந்த பொண்ணுங்கலாம் இப்ப உள்ள பொண்ணுங்கலாம் என்ன பண்றாங்கன்னா உம் நம்ம வந்து நம்ம தனிமையா நம்ம தனிமா~ தனிமையா சம்பாதிக்கணும் யாரு காலையும் நம்பி இருக்கக் கூடாது அப்படி சொல்லி

அப்படிப்பட்ட வேலைக்கு போறாங்க அப்போ வந்து தான்தான் இந்த கஷ்டத்தை வந்து தானே நம்ம இது பண்ணிரலாம் அப்படின்னுதான் யோசிக்கிறாங்களே தவிர யாருமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது நம்மளை நம்பி நம்~ நாலு பைசா காசு இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு அப்படி இருக்கணும் அதே போல உம் இன்னொன்னு என்னன்னா உம் இந்த இது நிறைய விஷயங்கள் என்ன விஷயங்கள் வருதுன்னா உம் என்ன சொல்றது அந்த இப்படி பைக்ல போனா இப்படி accident ஆயிடுது அதே போல வந்து அஹ் இப்போ வந்து car ல போய் நான் நாலு பேர் நாலு pair ரெண்டு பிள்ளைங்க ரெ~ அம்மா அப்பாவும் போனாங்களாம் அதுல accident ஆவே இறந்துட்டாங்க அப்படி இப்ப அப்படி நிறைய news அப்படிதான் வருது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 accident ஆயிருது பார்த்தீங்களா இப்ப இப்ப எல்லாம் ஆமா ஆமா அபிஷா நீ சொன்ன மாதிரி அஹ் தற்கொலையும் சரி விபத்தும் சரி ரொம்ப பெருகிட்டே போயிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து செய்தித்தாள எதனால சொல்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது உங்~ உங்~ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் இந்த மாதிரி instant ஆ நடக்கறதுனால நீங்களும் பாதுகாப்பா இருங்க அதே நேரத்துல இந்த மாதிரி இடங்கள்ல விழிப்புணர்வு எதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க ஒருவேளை helmet போடாம போயிருக்கலாம் அதனால சொல்றாங்க காவல் நிலையத்துல helmet பயன்படுத்துங்க தலைக்கவசம் போட்டா மட்டும்தான் உயிரை வந்து பாதுகாக்க முடியும் அந்த மாதிரி அவுங்க வந்து அவுங்களோட விதிமுறைகளை வந்து கடுமைப்படுத்துறாங்க அதை கடுமைப்படுத்தறதுக்கு முன்னால அஹ் இந்த மாதிரி போட்டிருந்தா ஒருவேளை காப்பாத்திருக்கலாம் எண்ணங்களுக்குதான் அவங்க வந்து செய்தித்தாள் சொல்றாங்க நம்ம வாசிக்கும்போது தெரியும் அதுல உள்ள செய்திகளை பார்க்கும் போதே அதே மாதிரி அஹ் வீட்டுல உள்ள பிரச்சனைகளும் சரி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 அஹ் ஏற்கனவே stress ஆ இருப்பாங்க கூட கொஞ்சம் அது ஏத்த ஏத்த pressure ஆகி அவுங்களும் tension ல என்ன பண்றோம் ஏது பண்றோம்ன்றதை சுய நினைவு கூட இல்லாம தப்பான செயல்ல வந்து ஈடுபடுறாங்க okay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

அது எல்லாமே கொண்டு வர்றது நம்மளுக்கு வந்து news மூலமா தெரிய வருது சரி அபிஷா கூப்பிடுறேன்

hello

சொல்லு லதா என்ன call பண்ணிருக்க

நானா சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நானும் சும்மாதான் இருக்கேன், சாப்பிட்டியா ஆஹ் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஹம் சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டேன்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

ஆஹ் எல்லாம் நல்லா இருப்பாங்க

என்ன வந்து college க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நீ leave லயே இருக்க ஒரு four five days ஆ இல்ல ஆஹ் உடம்பு சரியில்ல, அது இல்லாம function ஆ so அதனால leave போட்டேன்

ஆஹ் சித்தப்பாவுக்கு engagement உ so அதனால leave போட்டேன்

அது இல்லாம fever வேற so அதனால leave போட்டேன்

சரி இது அமேசான்ல birthday வருதா சரி dress order பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு

ஆஹ் எது என்ன இது என்ன dress வேணும் ஆஹ் அஹ் பார்த்தேன் dress எல்லாம் நல்லா இருந்துச்சு சரி order எப்படி பண்றது நீதான் நிறைய order பண்றேல்ல online ல சரி உனக்கு கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணேன் hello நீ அமேசான்ல நிறைய dresses லாம் order பண்றேல்ல சரி உன்னை கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணேன்

அப்படியா சரி சரி எதுல பாத்த அமேசான்ல பாத்தியா ஃபிளிப்கார்ட்லியா அமேசான்லதான் பாத்தேன் ஹம் அப்படியா சரி சரி நல்லாருக்கு அதுல கூட offer கூட வந்திருக்கும் இப்போ recent ஆ ஹம் பார்த்தேன் ஆஹ் அதுதான் எப்படி order பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம் நான் order பண்ணி பார்த்தேன் but நான் எனக்கு ஒரு மாதிரி எப்படின்னா அது open னே ஆகலை ஏதோ issues மாதிரி காட்டுது